இது பக்கத்திலேயே நெறைய ட்ரீஸ் நிக்குது.

இங்க ஒரு கேர்ள் வந்து ரெட் கலர் டிரஸ் போட்டுட்டு போன் பேசிட்டு போறாங்க.

இதன பேரு சர்வீஸ் சென்டர் .

பக்கத்துலயே அந்த ஷேடோல யாரோ அத ஃபோட்டோ எடுத்துட்ருக்காங்க.

அது கிரீன்ஷா இருக்கு. இது வந்து ஈவினிங் டைம் மாரி இருக்கிறது.

கிட்ட வந்து குட்டியா ஒரு ரெட் கலர் பால் இருக்குது.

அப்றமா நிறைய லைட்டிங்ஸ் எல்லா குடுத்துருக்காங்க.

அந்த ஆண்ட்டி வந்து அந்த தண்ணில அப்படியே நிக்குது.

இது வது பன்ஷன் மாரி இருக்குது.

இது வந்து ஒரு கார்டன் அந்த கார்டன்ல நெறைய பூ பூத்திருக்கு.

இது வந்து ஒரு சர்ச்சுக்கு முன்பகுதி மாதிரி இருக்கு.

அந்த சர்வீஸ் கடை நேம் வந்து டேரிக் டாடா சர்வீஸ் ன்னு குடுத்துருக்காங்க.

அந்த போட்டோட எட்ஜ்ல வந்து ரெண்டு பர்சன்ஸ் நிக்கிறாங்க.

மரங்கள் எல்லா அங்க இருக்குது அந்த மரம் வந்து கிரீன் கலர்ல இருக்குது.